ஹம் என்ன நா காலைலே நினச்சேன் சரி இவளுக்கு phone பண்ணி பேசனும் பேசணும் நினசிட்டு இருந்தேன் எங்க பாப்பா இவங்கள பாக்குறதுக்கே எனக்ககு time correct இருக்கா so அதனால தான் வந்து இந்த time அவங்களுக்கு தூங்குறதுநாளதான் நா உன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்

குட்டீஸ்லாம் அவங்க அவங்கள சாப்டு படுக்க வச்சி பண்ணுறதகுல்லயே முடிஞ்சிருது என் வேலை ஹம் எங்க work போற டி நீ

Royapettah கிட்டயா suppose உங்க இதுலே ஏதாச்சும் refer பண்ண முடியுமா என்னா interview இல்லாம இருக்கும்ல இல்ல இல்ல எல்லாம் எடுத்துலயும் interview compulsory தான் interview இருக்காமலாம் இருக்காது ஆஹ் refer பண்ணா கூடவா தெரிஞ்சவங்க ஆமா refer பன்னாலும் சரி எந்த company refer பண்ணுனாலும் கண்டிப்பா interview attend பண்ணுவாங்க இல்ல டி யாரோ சொன்னாங்க refer லாம் பண்ணா அவங்க வந்து direct ஆ எடுத்துப்பாங்க இந்த interview அதனால் தான் சரி நீ அங்க உங்க company work பண்ற

அத பத்திலாம் கேட்டங்கணு வச்சிகோயேன் இப்போ சும்மா general ஆ எங்க இருந்து வரிங்க அந்த மாதிரி கேட்டுட்டு சரி okay அஹ்

அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிருவாங்கணு சொல்லிட்டு தான் நா நிறைய இடத்துல பாத்துருக்கேன் videos பாத்துருக்கேன் நானு

கேட்டேன் டி நானு சரி என்ன refer பண்ணா போயி interview இல்லாம உள்ள போயிறலாம் பாகுறேன்

ஆனா எனக்கு full interview தான் எடுதாங்க எல்லாருக்கும் எப்படி interview எடுத்தங்களோ அதே மாதிரியேதான் எனக்கு எடுத்தாங்க

ஹம் நீ எப்படி ஒரே round லயா எங்க office ல ஒரு round தான் எங்களுக்கு

இந்த field தான் so இந்த field லே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் particular நா இந்த job choose பன்னேன் அப்படினு சொன்னேன் ஹம் சரி அப்படினாங்க அதுக்கு அப்பறம் ஒரு கேள்வி கேட்டாங்க அது அது வந்து கொஞ்சம் book இருக்குற மாதிரி தான் கேட்டாங்க கொஞ்சம் tough ஆ இருந்தது அத வந்து எப்படி நா manage பண்ணுற மாதிரி கேட்டாங்க but ஆனா அந்த time ல நான் என்ன பேசுனனே எனக்கே தெரியல ஆனா select பன்னிடாங்க பரவாயில்ல பரவாயில்ல என்னா நா வந்து நம்ம college ல ஒரு வாட்டி இது பண்ணும் போது நம்ம friend லாம் attend பண்ணிட்டு என்ன சொன்னாங்கனா

இந்த மாதிரி வந்து அந்த telephone interview direct interview நிறைய types சொல்லுறாங்க இதுவரைக்கும் நா first போனது இல்ல interview அதாவது நா கேக்குறேன் தெறிஞ்சிக்க உனக்கு ஏதாவது கேட்டாங்களா எப்படி

அந்த மாதிரி தான் எனக்கு தெரியல ஆனா நா கூட கேள்வி பட்டுருக்கேன் interview வந்து three rounds இருக்கு four two rounds four rounds அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க but ஆனா அந்த அந்த ஒவ்வொரு round என்ன என்ன கேட்டாங்க என்ன என்ன கேப்பாங்கனூ அந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது

question கேப்பாங்க ஆனா ஒவ்வொரு question interview வந்து ஒவ்வொரு round ல வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுல வந்து choose பண்ணுவாங்க அதான் ஒவ்வொரு round talent பத்தி இருக்கும், ஒவ்வொரு round வந்து எப்படி இவங்களுடைய future goals மாதிரி என்ன இதயே choose பண்ணுவாங்களா இல்ல வேற ஏதாச்சும் time time pass க்கு வரும் நினைக்குறாங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் கேப்பாங்காலனு தெரியல ஆனா but friend சொல்லிறுக்கா ஹம் என்னா நானும் வந்து கேட்ட வரைக்கும் sudden topic கொடுத்து

அத பத்தி ஒண்ணு பேசுங்கணு சொல்லுவாங்கலாம்

அப்படிலாம் பத்தி எழுதுனேன் இப்போ sudden ஆ ஒரு topic கொடுத்து இந்த topic பத்தி எழுதுனா ஏய் எதுத வேற சொல்லுவாங்களா ஆஹ் ஆமா இது வந்து என் friend போய்ட்டு வந்து தான் சொன்னான் எனக்கு அதுல இருந்து தான் ரொம்ப doubt ஆ இருக்கு என்னடா இது ஒருதர் ஒருதர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுறங்களே ஒவ்வொரு மாதிரி சொல்லுறாங்க உண்மதான் எனக்கும் அதாவது ஒவ்வொரு office லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுறாங்க சொல்லுவாங்க போல அஹ் அஹ் இப்போ நம்ம நினசீட்டு இருக்கோம் self intro மட்டுமே interview நானே நினசீட்டு இருக்கேன் promise ஆ இப்போ வரைக்கும் நா வந்து self intro தான் போதும் interview வே அதுதான் அப்படித்தான்

ஹம் ஒண்ணு ஒண்ணா சொல்ல சொல்லதான் தெரியுது இவலோ இருக்கா interview ல ஹம் அதான் interview அந்த இது நம்மல எடுக்கும் போதுதான் நிறைய அது பத்தி பேசவேண்டியதா இருக்கு நிறைய இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்ற மாதிரி ஓ நம்ம வந்து situation வரும் போதுதான் தெரியுது அதோட details லாம் நிறைய தெரியுது

correct ஆஹ் அதான் அதான் எனக்கு வரல நீ சொல்லிட்ட ஹம் அது தான் டி correct correct நம்ம படிக்கும் போது அந்த பயம் இல்லை interview தானா பாத்துபோம் சொல்லிட்டு விட்டோம்

ஆனா இப்போ அந்த time க்கு வரும் போதுதான் நம்மளுக்கு ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இருக்கும் ஆனா நீ அதுக்கு பயப்படாத பாக்கலாம் ஐயோ ஐயோ எனக்கு அப்படியே சொல்லுறது இந்த interview நினச்சாவே வச்சிகோயேன் ரொம்ப அப்படியே சொல்லுறது இன்னும் இரண்டு நாள் இருக்கா அந்த இரண்டு போலாமா சில time என்ன தோணும்னா சில time interview கூப்புடுறாங்க

என்ன பண்ணுறது தைரியம் இல்லாம போய் attend பண்ணுறதே விட்டுட்டேன் நானு

இப்போ வீட்டுல கேட்டுட்டே இருக்காங்க

அப்படி இப்படி இது பண்ணும் போது எனக்கு ரொம்ப hurt ஆ இருக்கு என்ன டா இது வீட்டுலே இப்படி சொல்லுறங்களே ஹம் என்னா அவங்க படிக்க வச்சவங்கள இவா வேலைக்கு போனா ஏதாச்சும் வரும்னு அப்படினு நிணச்சீட்டு அவங்க பேசுறாங்க but ஆனா அது நம்மளுக்கு எவளோ கஷ்டமா இருக்கும்டு நமக்கு தான் தெரியும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க நா உண்ண எவளோ கஷ்ட பட்டு உண்ண படிக்க வச்சேன் நீ பாரு இப்போ வேலைக்கு போகாம super market அதுக்கு எதுக்கு நா உண்ண படிக்க வைக்கணும்

ஹம் அவனா first sudden ஒரு topic எடுத்து ஆமா அது பத்தி கேட்டுத்தானா அது பத்தி கேட்டுடாங்கனா அவ்வளோதான் எனக்கு எதுவும் தெரியதுணு பந்தபந்த முழிச்சனு வச்சிகோயேன் அம்மா வெளிய போங்கமா அப்படின்னுருவாங்க ஆமா ஆனா நம்ம அங்க போய்ட்டு கொஞ்சம் face பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் எல்லாமே ஹம் எப்படி சொல்லுறது கொஞ்சம் tough ஆ தான் இருக்கும் என்னா அது அதுவும் இல்லாம நம்ம திடீர்னு போய் நம்ம but சொல்லணும் பேசணும் அவங்க என்ன question கேப்பாங்க அப்படினு அப்போ பயம் இருக்கும் தான் இல்லனூலாம் சொல்ல மாட்டேன் but அதுக்குன்டு நம்ம அப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுறது oh oh oh இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க systematic interview வைக்குறாங்க இப்போ ஒரு excel பத்தி நமக்கு தெரிதா

அந்த equation இது பண்ணுற மாதிரி அந்த plus பண்ணுறது

இப்போ ஒரு company salary போடுறிங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்ககுறங்க youtube video பாத்தேன் நானு ஓ இந்த மாதிரி எல்லாம் கேக்ககுறங்க அதாவது நான் நினைக்குறேன் இப்போ ஒவ்வொரு field இருக்குறவங்க இப்போ ஒரு ஒரு job நம்ம போய் interview attend பண்ணுறோம்னா அவங்க கேக்குறவாங்க எந்த field இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கேப்பாங்க போல interview

புரியுது புரியுது ஆஹ் அஹ் அவங்க work ஏத்த மாதிரி நம்மள interview எடுப்பாங்க போல oh oh okay okay டி புரியுது தனா அந்த மாதிரி அது தான் வந்து நம்ம எப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது நம்ம எதுவும் choose பண்ண முடியாது அங்க போய் நம்ம attend பண்ணிட்டு வரலாம் அவளோதான் இப்போ நம்ம எந்த prepare போக முடியாது இப்போ எனக்கு என்ன பிரச்சனனா வச்சிகோயேன் இப்போ இது தான் வச்சிகோயேன் நா வந்து இது கத்துகிட்டு இன்னும் இரண்டு நாள் இருக்கு பாத்தியா அதுக்குல கத்துகிட்டு சரி okay இதுதான் கேப்பாங்க இப்படிதான் கேப்பாங்க வச்சி நா வந்து அது mug up இல்லை prepare ஆகி போவேன்

எந்த மாதிரி கேப்பாங்க இப்போ sudden ஆ வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து சொன்ன பாத்தியா வேற மாதிரி வேற மாதிரி கேக்குறாங்கணு

இப்போ அது தான் டி தெரியல எனக்கு அதான் நீ ஏதாச்சும் ஒரு idea குடேன் நாளைக்கு போய்ட்டு இரண்டு நாளக்கு அப்றம் இல்ல இல்ல புரியல சொல்லு சொல்லு இல்லை டி ஏதாச்சும் ஒரு idea கூடு டி இப்போ இதுதான் கேப்பாங்கணனூ confirm உனக்கு ஏதாச்சும் idea இருக்கானூ கேக்குறேன் நானு இல்ல இல்ல நா சொல்லுறது இதுதான்னூ நம்ம நினசீட்டு நம்ம போக முடியாது first அத self intro தான் அத நம்ம பக்கதுல வச்சிரனூம் அது வந்து general question மாதிரி அஹ் ஒவ்வொருதர் ஒவ்வொரு மாதிரி கேப்பாங்கா அஹ் அதான் இந்த job என் choose பன்னிங்க இந்த company என் choose பண்ணிங்க அஹ் நீங்க salary எவ்வளோ expect பண்ணுறிங்க என்னா main important question அதான் timing உங்களுக்கு எபயடி வேணும் Timing உங்களுக்கு set ஆகுமா நாங்க குடுக்குற timing உங்களுக்கு set ஆகுமா இந்த மாதிரி கேப்பாங்க ஒரு சில இதுல ஒரு சில இதுல நே சொல்லுற மாதிரி அதான் excel மாதிரி word மாதிரி அந்த மாறி

சொல்லு சொல்லு ஆ இல்ல இப்போ சில time வந்து அவங்க கேக்குறாங்க பாத்தின என்ன salary வந்து expectation பண்ணுரிங்க

ஆ அப்படி வந்து நம்ம ஒண்ணு high ஆ சொல்ல கூடாதாமே அப்படியா டி

medium ஆ நம்ம கேக்கணும் oh ஹம் அதே மாதிரி உங்களுக்கு experience இருக்கா கேப்பாங்க compulsory உங்களுக்கு experience இருக்கா நீங்க எங்கயாச்சு job கு போய்ருகிங்களா அது compulsory கேப்பாங்க

இல்ல நா வந்து fresher நா இப்போதான் college முடிச்சேன் இப்போதான் நா interview வந்துட்டு வரேன் அப்படினு சொன்னா அவங்க வந்து general ஆ கேக்குற மாதிரி கேப்பாங்க at the same time இல்ல நா fresher கெடையாது already நா பன்னிருக்கேனா oh இவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கு அதுனால அதுக்கு ஏத்த மாதிரி கேப்பாங்க அதான் அவங்களுடைய mindset பொருது தான் அவங்க என்ன prepare பண்ணி வச்சுடு வராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கேப்பாங்க oh இப்போ வந்து நம்ம experience சொல்லிட்டா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் salary வந்து high பண்ணி தருவங்களா எப்படி ஆஹ் compulsory நம்ம fresher கெடையாது நா வந்து fresher கெடையாது நா வந்து already experience அப்படினு சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க வந்து நம்மள salary கேப்பாங்க நீங்க எவளோ salary expectation பண்ணுரிங்க நீங்க அந்த job ல எவளோ salary வங்கிருக்கீங்க இந்த job ல நீங்க எவளோ expect பண்ணுரிங்க அப்படினு compulsory கேப்பாங்க நீ அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல நா வந்து அந்த job ல வந்து நா இந்த மாதிரி salary வங்கிருக்கேன் so எனக்கு வந்து அது எனக்கு அதான் அது வந்து எனக்கு பத்தல என் family run பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு so அதுனால வேற job க்கு try பண்ணலாம் அப்படினும் கேக்கலாம்

அஹ் புரிது புரிது இப்போ வந்து அவங்க proof கேக்க மாட்டாங்கலா இப்போ வந்து எல்லாரும் அப்படி சொல்லலாம் ல இப்போ salary high பண்ணி இப்போ சும்மா கூட நா கூட சொல்லலாம் இந்த மாதிரி நா already ஒரு company ல வேல பாதுருக்கேன் அப்படி சொன்னா அவங்க தருவங்களா இல்ல எத்தாச்சு proof கேப்பாங்களா

oh okay okay okay டி அஹ்

எல்லா ஒரு company லயுமே வந்து fresher னா நம்மள வந்து அந்த அந்த இது கேக்க மாட்டாங்க நம்ம வந்து experience னா எந்த company ல work பண்ண

ஹம் ஹம் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதது fresher னா fresher, experience னா experience அத இரண்டு தான் நம்ம சொல்ல முடியும் experience compulsory நம்மளுக்கு இத கேப்பாங்க certificate கேப்பாங்க ஹம் okay okay டி பாரவாயில் ஹம் உண்ட பேசுனதுனால எவ்வளோ information கேடச்சது எனக்கு அஹ் சரி சரி டா நீ வந்து இதே பயப்படாத என்ன நடக்குமோ நடக்கடும் நீ வந்து போய் interview attend பண்ணு atten பண்ணு அவங்க என்ன question கேக்குறங்களோ நீ வந்து அது face பண்ணுற மாதிரி பாத்துக்கோ ஹம் இப்ப இப்ப இரண்டு நாள் இருக்குள அதுக்குல வந்து என்ன method ல கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி prepare பண்ணிட்டு இந்த two days எவ்வளத்துக்கு understand பண்ண முடியுமோ

கண்டிப்பா போ நீ success ஆகுவ இந்த job உனக்கு கிடைக்கும்

கண்ணடிப்பா கொண்டு வா okay டா ஹம் okay okay டி அம்மா அப்பாலாம் கேட்டதா சொல்லூ time ஆகிடுச்சி ஹம் bye okay டா

ஹம் okay டா ஹம் Bye